இந்த ஏதோ ஒரு கூல்னு சொல்லிட்டு காலையில விப்பாங்க காலையில நம்ம walking போற timing ல வந்து அந்த இது விப்பாங்க அதெல்லாம் நம்ம குடிச்ச உடனே நம்ம உடம்புக்கு எதுவும் பண்ணாது இத மாதிரி fast food அந்த மாதிரி சாப்பிடறதுக்கு இந்த மாதிரி தானிய வகைகள் எல்லாம் வெளியில வித்துச்சு அப்படின்னா அத வாங்கி சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன சொல்றீங்க மெர்சி அஹ் நிச்சயமா வினுஷா முன்னாடியே நான் சொன்ன மாதிரி இப்போ இந்த தோசையில அரிசி மாவு மட்டும் சேர்த்துக்காம அதுகூட கொஞ்சம் கேரட் பீட்ரூட்ன்னு சில காய்கறிகளை போட்டு சேர்த்து சுடுறதுனால ஊட்டச்சத்துக்கள் அதிகரிக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு உடம்பு சரியில்லாம இருந்துச்சு என்ன என்னை கொஞ்சம் தேக்குறதுக்காக எங்க அம்மா அதெல்லாம்தான் எனக்கு பண்ணி கொடுத்தாங்க ஆஹ் கீரை வகைகளையும் நம்ம அதிகமா எடுத்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்ப வெயில் காலம் அப்படின்றதுனால வந்து வெ கீரைகள் சாப்பிடறதுனால பெருமளவுக்கு நமக்கு ஜலதோஷம்லாம் வராது இந்த கீரையோட பயன்பாடை அதிகமா எடுத்துக்கணும்ன்னு நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாம ஆஹ் அசைவ உணவுகள்ல மீனை கொஞ்சம் நறியா எடுத்துக்கணும் அப்படீன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா வைட்டமின் D அப்படின்ற சத்து வந்து சூரிய வெளிச்சத்துக்கு அடுத்து மீன்ல தான் இருக்கிறதா வந்து ஆராய்ச்சிகள் எல்லாம் சொல்லுது அத பத்தி சொல்லுங்க மீனாட்சி நிச்சயமாக மெர்சி மீன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் இப்ப எப்படின்னா ஆஹ் கறி வந்து அதிகமா சாப்பிட மாட்டேன் கோழி கறியா இருக்கட்டும் ஆஹ் ஆட்டுக்கறியா இருக்கட்டும் இல்ல நீங்க ஆஹ் beef மே வந்துட்டு சுத்தமா நாங்க சாப்பிட மாட்டோம் ஆனா எனக்கு மீன் வந்து புடிக்கும் அதாவது க sea food எல்லாம் வந்து நான் நல்லாதான் சாப்பிடுவேன் எனக்கு அது ஆஹ் ரொம்பவும் பிடிக்கும் ஏன்னா ஏன் அப்படியெல்லாம் தெரியலே நான் அது சாப்பிட பழகிக்கிட்டேன் அது அதுலதான் வந்து நமக்கு வந்து ரொம்ப நல்ல நறி நல்ல விஷயங்கள் வந்து இருக்கு கண்ணுக்கு வந்து மீன் சாப்பிடுறது நல்லது கண் பார்வை வந்து நல்லா தெ நல்லா தெரியும் அந்த மாதிரி சொல்லுவாங்க நீங்க என்ன சொல்றீங்க வினுஷா உங்களோட கருத்து என்ன ஆஹ் நீங்க சொல்ற மாதிரிதான் ஆஹ் மீன் வகைகள்லையும் வந்து நிறைய விதமான சத்துக்கள் வந்து இருக்கு ஆஹ் மீன்ல வந்து நமக்கு தேவையான protein நிறையா இருக்கு ஒரு சிலருக்கு வந்து ஒரு சில மீன்கள்தான் பிடிக்கும் அது போலதான் ஆஹ் அதாவது வந்து மீனை வந்து அது ஆஹ் வறுத்து சாப்பிடுறதுல அந்த எண்ணெய் ஊத்தி சாப்பிடுவோம் இல்லைங்களா வறுத்து அதுல வந்து சத்தே கிடையாது குழம்பு வச்சு சாப்பிடுறதுலதான் சத்து ஆஹ் அதனால வந்து நம்ம குழம்புல போட்ட மீன்கள் சாப்பிட்டோம்னா நமக்கு நிறைய proteins அதெல்லாம் கிடைக்கும் மீன் மட்டும் இல்லாமல் முட்டை இல்ல இப்போ நம்ம non veg பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா இதுல கரைக்கக்கூடிய எல்லா சத்துமே நமக்கு வந்து vegetarian சொல்லக்கூடிய அந்த தானியங்கள், காய்கறிகள், பழங்கள் எதுலையுமே இருக்கு அத நம்ம சாப்பிட்டாலுமே கூட வந்து நமக்கு நிறைய சத்துக்கள் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க அறிவியல் பூர்வமா நிரூபிச்சும் இருக்காங்க உங்களுக்கு அது தெரியும்தானே மெர்சி ஆஹ் நிச்சயமா வினுஷா ஆஹ் நீங்க சொன்னது சரிதான் எனக்கு அதுல பெருமளவுக்கு அறிவு இல்ல but ஆனா எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து சொல்றேன் உங்களுக்கு ஆஹ் இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஆஹ் உணவு உணவு பழக்கங்கள்ல சில மாற்றங்கள் கொண்டுட்டு வரணும்ன்னுதான் நம்ம எல்லாரும் பேசிட்டிருக்கோம் ஆஹ் நம்ம வந்து இப்ப நமக்கு தாகம் எடுக்குது அப்படின்னா ஆஹ் பெரும்பாலான மக்கள் தண்ணீரைதான் பருகுறாங்க அது இல்லாம சில பழங்களோட சாறுகளையும் பழகுறாங்க ஆஹ் பழச்சாறு அப்படின்றது வந்து ஆஹ் உடலுக்கு ரொம்பவே நல்லது ஒரு நமக்கு நமக்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறாங்க ஆனா பாத்தீங்கன்னா சிலது சிலது எல்லாம் இருக்கு இல்லையா அந்த Pepsi coca cola அந்த மாதிரியான ஆஹ் பானக வாகனங்கள் எல்லாம் வந்து நம்ம தவிர்க்கணும் பானங்கள் ஆஹ் தப்பா சொல்லிட்டேன் பானங்கள்லாம் வந்து நம்ம தவிர்க்கணும் அப்படீன்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு ஆஹ் ஒரு ஒரு தடப்படுத்தப்பட்ட உணவுகளை பெரும்பாலும் தவிர்க்கிறது நல்லது அப்படின்ற தான் என்னோட கருத்தும் கூட அது

இந்த Cocacola Pepsi அது எல்லாம் வந்துட்டு இப்ப எப்படி வந்து ஒரு ஒருத்தருக்கு பிடிக்குது அப்படின்னா இது வந்து பார்க்கிறது மூலமாதான் புடிக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் பார்க் பார்க்கிறப்போ இப்ப இவங்க எல்லாம் வந்து இந்த இத குடிக்கிறாங்க அப்ப இப்ப வந்து இதுதான் வந்து நமக்கு இது குடிக்கிறது மூலம் இத நம்ம வந்து நம்ம use பண்றோம் இத நம்ம வந்து குடிக்கிறோம் அப்படின்றது மூலமா வந்து இப்ப எனக்கு இது பிடிக்கும் அப்படின்னு சொல்றதே வந்து ஒரு ஒரு வகையில வந்து நான் வந்து மா மாத்திக்கிறேன் என்னோட உணவு எல்லாம் வந்து ரொம்ப decent ஆ இருக்கு அப்படின்னு காட்டிக்கிறதுக்காகத்தான் எனக்குத் தோணுது ஏன்னா இப்ப எந்த ஒரு ஆஹ் கடைக்குப் போனாலுமே அதாவது இந்த pizza burger அப்படித்தான் சாப்பிடறாங்க அதுக்கு வந்து ஆஹ் side ல வந்து என்ன வெச்சுக்கறாங்கன்னா இந்த coca cola Pepsi இப்படித்தான் வந்து குடிக்கிறாங்க ஆஹ் இந்த pizza burger மே வந்துட்டு நான் வந்து ஆஹ் தவிர்க்கணும் அப்படின்னுதான் நினைக்கிறேன் ஏன்னா அதுவுமே வந்துட்டு நம்மளோட ஆஹ் உணவு பழக்கம் கிடையாது நம்ம நம்ம வந்து நம்ம ஒரு நம்ம சாப்பிடற ஒரு விஷயம் கிடையாது அப்படினு நம்ம நம்ம சாப்பிடுறதுல இது pizza burger அப்படின்றது ஒண்ணு இல்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன சொல்றீங்க வினுஷா அஹ் அது பேர் என்ன நீங்க சொல்றது சரிதான் இந்த pizza burger அப்படின்னு சொல்றதுலதான் வந்து எந்த விதமான கட்டுக்களுமே கிடையாது அஹ் தானியங்கள் இந்த மாதிரி உணவு வகைகள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுலதான் நிறைய சத்துக்கள் ஆஹ் மெர்சி உங்க side ல இருந்து எனக்கு sound வருது என்னன்னு பார்த்துக்கோங்க மெர்சி அஹ் நான் பேசுறது கேக்குதா என் பக்கம் இருக்க இடையூறுகளை எல்லாம் நான் சரி செஞ்சுட்டேன் என் பக்கத்திலேயும் ஒரு இடையூறு இருக்கு எவ்வளவு சொன்னாலும் வந்து கேட்க மாட்டேங்குது என்ன பண்றதுன்னு தெரியலே ஆஹ் உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க சொல்லுங்க இதோ வரேன் ஆஹ் நிச்சயமா வினுஷா நான் இப்போ சொல்றேன் ஆஹ் இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னன்னா நம்ப இயற்கையான உணவுகளை சாப்பிடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சொல்றேன் நானே அத வந்து சில நேரங்கள்ல ஆஹ் பின்பற்ற முடியாம இருக்கேன்தான் ஆஹ் மீனாட்சி சொன்ன மாதிரி இப்ப நம்ம எல்லாரும் வந்து ஆஹ் வேலை வேலை பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு ஓட்டத்திலேயே இருக்கறனால கிடைச்சதை சாப்பிடணும்

பெரும்பாலும் சாப்பாடு உடை அப்புறம் இருக்கிற இடம் இது மூணுத்துலதான் வந்து பெரும்பாலான நம்ம சம்பாதிக்கிற பொருட்கள்லாம் செலவு செய்யப் போறோம் நம்ம அவ்வளவு சம்பாதிச்சு ஆஹ் குறைஞ்ச ஆயுட்காலத்தோட வாழ்ந்துட்டு போறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல

பேர் எல்லாம் வந்து இந்த ரத்த அழுத்தம் நீரிழிவு நோயெல்லாம் பாதிக்கப்படுறாங்க அதுக்கெல்லாமே உணவுப் பழக்கங்கள்தான் காரணம்ன்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க

காரணம் வந்து உணவு பழக்கம் அப்படின்ற ஒண்ணுதான் நம்ம வந்து இப்போ எந்த அளவுக்கு நல்லா நிறைய நல்ல நல்ல விஷயங்களை சேர்த்துக்கிறோம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கில்லையா

ஆஹ் அது பேரு என்ன எனக்கு இங்க கொஞ்சம் இடையூறா இருக்கு அதனாலதான் எனக்கு நீங்க என்ன பேசுனீங்கன்னு தெரியலே இப்ப எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வேற எதாவது சொல்றேன் அந்த முளைகட்டி அந்த உலர்த்தி நிறைய பொருட்கள்லாம் நம்ம வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா வந்து நமக்க ரொம்பவுமே நல்லது அது மட்டும் இல்லாம வந்து ஆஹ் சில பொருட்களை வந்து நம்ம வந்து முளைகட்டி சாப்பிடறதுனால நமக்கு மிகவுமே நல்லது ஒரு சில தானிய வகைகள் வந்து ஊற வைச்சு அத வந்து வெறும் வாயில சாப்பிட்டோம் அப்படின்னா அதுவுமே நல்லது சிலது வந்து boiling method ஒரு ஒரு தானியத்துக்கும் ஒரு ஒரு மாதிரி சாப்பிட்டா நல்லது ஆஹ் அப்படின்னு சொல்லி இருக்காங்க முன்னோர்கள்லாம்

ஆஹ் நிச்சயமா வினுஷா நீங்க சொன்னீங்க களி அப்படின்னுட்டு இது வந்து ஆஹ் நான் இப்படித்தான் தெரிஞ்சுகிட்டேன் இது ஒரு ஆஹ் ஒரு நகைச்சுவையால் ஒரு ஒரு நல்ல ஒரு நகைச்சுவையாவே எடுத்துக்கோங்க எதுவும் தப்பா அந்த நோக்கத்தோட இத நான் சொல்ல வரல இந்த தமிழ் திரைப்படங்கள்ல எல்லாம் வந்து சொல்லுவாங்க இல்லையா இந்த இந்த மாரி ஏதாவது தப்பு செஞ்சா களிதான் நீ சாப்பிடணும் ஜெயிலுக்கு போய் அப்படின்னு சொல்லிட்டு அதுலதான் வந்து இந்த களி அப்படின்ற உணவு வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு ஒரு ஒரு கண்காட்சிக்கு போயிருந்தச்ச உணவு வகைகள் வச்சிருந்தாங்க அங்கதான் வந்து களியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் அது ரொம்ப பெருமளவுக்கு ருசியுள்ள ஒரு சாப்பாடு எல்லாம் வந்து கிடையாது ஆனா அதுக்கு உடல உடம்புக்கு நிறைய சத்துக்கள் எல்லாம் அதுல இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மீனாட்சி நீங்க ஏதாவது ஆஹ் உணவுப் பொருட்கள் ருசி இல்லாம இருந்திருக்கு ஆனா அது உடம்புக்கு நல்லது அப்படின்னு வச்சிருக்கீங்களா

நீங்க சொன்ன நீங்களாச்சும் களின்ற ஒரு விஷயத்த பார்த்திருக்கீங்க நான் வந்து அத பாத்ததுகூட இல்ல களி எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல ஆனா நானுமே வந்து நீ ஜெயில்ல எல்லாம் களி சாப்பிடணும் அப்படிதான் சொல்றாங்கன்னு அப்படி சொல்லி தான் எனக்குமே களின்ற ஒரு விஷயம் தெரியும் அது அது நமக்கு இப்ப நீங்க வந்து சொல்றீங்க இல்லையா இத சாப்பிடுறது சாப்பிடறதுக்கு அவ்வளவா நல்லா இல்ல அப்படின்னு ஆனா அது உண்மையாவே ரொம்ப நாளா வந்து சாப்பிட்டவங்க வந்து களி வந்து நல்லா இருக்கும் நல்லது களி அப்படி நல்லா இருக்கும் அது taste ஆவும் இருக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க ஆஹ் அது வந்து சாப்பிடறவங்களைப் பொறுத்துன்னு நான் நினைக்கிறேன் உங்களோட கருத்து என்ன வினுஷா இதுல அஹ் நீங்க சொன்னது சரிதான் அது பேர் என்ன களிங்கிறது வந்து இந்த காலத்துல இருக்கா நம்மளை மாதிரி பொண்ணுங்களும் சரி பசங்களும் சரி சாப்பிட்டதே கிடையாது ஆனா வந்து ஒரு சில கிராமங்கள் இருக்கும் இல்லைங்களா அவங்க சாப்பிடறதுக்கான நிறைய அதாவது நிறைய இருக்கு அதுல வந்து நிறைய தானியங்கள் எல்லாம் இடிச்சு ஒரு பெரிய உருண்டை மாதிரி செஞ்சு தருவாங்கலாம் நான் வந்து அது பேரு என்ன ஒரு படத்துலதான் வந்து அத நான் பார்த்தேனே அது நல்லாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லீருந்தாங்க ஆனா சாப்பிட்டது கிடையாது ஒரு சிலருக்கு வந்து செய்ய தெரிஞ்சிருக்கும் ஆனா எனக்கு அது தெரியலே ஆனா அது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி வந்து ஆஹ் அதாவது நாட்டு மருந்து கடை எல்லாம் போனீங்கன்னா நிறைய தானியங்கள் அதெல்லாம் உடைச்சு ஒரு powder மாதிரி செஞ்சு வெச்சிருப்பாங்க அதுலதான் நம்ம கஞ்சி வச்சி குடிச்சா நம்ம உடம்புக்கு ரொம்பவுமே நல்லதுன்னு சொல்லிருக்காங்க மெர்சி உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க கொஞ்சம் சொல்லுங்க

நிச்சயமா வினுஷா இந்த சத்து மாவு கஞ்சி அப்படின்னு ஒரு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதுதான் வந்து பெருமளவுல வந்து குழந்தைகளுக்கு தருவாங்க இல்லைன்னா அஹ் உடல் எடை போடணும் அப்படீன்னு நினைக்கிறவங்க அத எடுத்துக்கலாம் அப்படின்றது என்னுடைய ஒரு ஒரு suggestion அதுல பார்த்தீங்கன்னா பதினாலு வகையான புரத சத்து சத்துக்கள் இருக்கிறதாகவும் அது சாப்பிடுறதுனால நம்ம உடம்புக்கு நல்லது நல்லது அப்படின்னு வந்து சில மருத்துவர்கள்லாம் வந்து ஆலோசிக்கிறாங்க இந்த TV விளம்பரங்கள்ல வர்ற மாதிரி ஆஹ் அந்த சத்துள்ள நீர் பானங்கள் அதாவது எடுத்துக்காட்டா எதையும்

பழக்கணும் அப்படின்றதுதான் என்னோட உடன்படும் கூட ஏன்னா இப்போ அஞ்சுல ஐந்தில் விளையாதது ஐம்பதில் விளையாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அஞ்சு வயசுல நம்ம என்ன பழக்குறோமோ அதுதான் ஐம்பது வயசு வரைக்கும் அவங்க கூடயே இருக்கும் ஒரு நல்ல உணவு பழக்கத்தை வந்து நம்ம அஞ்சு வயசுல ஆஹ் ஒரு குழந்தை நல்லா சாப்பிட ஆரம்பிக்குது அப்படின்றப்பவே அதுக்கு பழக்கப்படுத்தணும்ன்னு நான் சொல்ல வர்றேன் நீங்க என்ன சொல்றீங்க மீனாட்சி நிச்சயமாக மெர்சி இப்ப வந்து வயசிலயே நமக்கு எந்த அளவுக்கு

அஹ் அது நம்ம வந்து அஹ் இந்த பதிவை வந்து இதோட முடிச்சிக்கலாம் ஏன்னா மெர்சி side வந்து எனக்கு ஏதோ ஒரு இடையூறு இருக்கிறதா தோணிக்கிட்டே இருக்கு அதனால நம்ம இந்த பதிவை இதோட முடிச்சிக்கலாம் என்னுடைய இடையூறுக்கு என்னை மன்னிச்சிடுங்க இதோட இந்த தொடர்பை முடிச்சிக்கலாம் நன்றி வினுஷா நன்றி மீனாட்சி